so நம்ப அந்த technical லயும் strong ஆ இருக்கனும்

அது நம்ப வந்து இப்போ மத்த company ல லாம் வேலைசெஞ்சு ச்ச ஒரு இதுல experience கிடைச்சதுனால நம்ப easy ஆ handle பண்ணிடலாம் ஆனா இருக்கும்போதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குற மாதிரி இருக்கு ஆமா starting ல போய் interview attend பண்ணும்போதுதான் அந்த பயத்துலையே நம்ப போய் போய் attend பண்ணிட்டே இருப்போம்

அஹ் நமக்கு தெரியும் இந்த topic உ கேட்டா பேசிக்கலாம் தெரிஞ்சத சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோனிரும் நமக்கே ஆமா அவங்க வந்துட்டு சில technical points ல நொ இப்போ இந்த இதுலயிருந்து field ல இருந்து வராங்களா அப்போ வந்து அந்த field க்கு ஏத்தா மாதிரி technical points ஒரு ஐந்து, ஆறு question வந்து அவங்க prepare பண்ணிக்குறாங்க அந்த prepare பண்றதுல அதுக்கு related ஆ நம்ப பேசுறோமா அதுக்கு related ஆ சொல்லுறோமா என் friend அப்படித்தான் ஒருத்தவங்க interview க்கு attend பண்ணாங்க அதுல கேட்டவங்க அப்படித்தான் ஒரு அஞ்சு question தான் கேட்டாங்களாம் அவங்க வந்துட்டு நம்ப எப்படி exam ல keywords லாம் வச்சிருப்பாங்க correction பண்ண அது மாதிரி important words லாம் அதுல சொல்றாங்களா technical ஆ ரொம்ப basic ஆ இருக்குற அந்த இதுல எல்லாம் பத்தி பேசுறாங்களா அதையும் note பண்ணிட்டு அதுக்கு அப்பறம் நீங்க வந்துட்டு ஏன் இந்த job விட்டு இப்போ இந்த company க்கு வரணும்னு நினைக்கிறிங்க இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அப்ப்டின்னு சொல்லி சொல்லிட்டிருந்தா அப்படியெல்லாம் கேட்டா என்ன answer பண்ணுறது இது மாதிரி ஏன் இங்க shift ஆகுறிங்க amount issue ஆ இருக்கும்ல இப்போ ஒருத்தருக்கு company ல இவ்வளோ salary ஆ இருக்கும் க ஒரு thirty thousand salary வாங்குறங்கன்னா அது அவங்க budget க்கு வந்துட்டு கொஞ்சம் பத்தாதாயிருக்கும் அவங்களோட family background க்கு so நம்ம skill அயும் develop பண்ணிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வேற company க்கு போனா thirty plus ஒரு fifty ஏ கிடைக்கும் so அவங்களுக்கு manage பண்ணுற மாதிரி இருக்கும் அதுனால சரின்னு சொல்லிட்டு அவங்க next company க்கு try பண்ணுவாங்க ஆனா அப்படி சொல்லலாம அதெல்லாம் சொன்னா ஒண்ணு இதுப ஆனா வந்து அஹ் ஹம் இப்படியெல்லாம் சொல்ல முடியாது நம்ப

உம் வேணா ஒரு experience க்காக வேற company ல try பண்ணுறோம் அப்படி வேணா இந்த மாதிரி சொல்லிக்கலாம்

உம் கேட்டாங்கன்ன ஏன் இந்த company வந்து பின்ன company shift ஆகணுன்னு நினைக்கிறிங்க இங்க நல்ல salary வாங்குறிங்கல்ல அப்படின்னாங்கன்னா நம்ப வேணா இப்படி சொல்லலாம் நாங்க வந்துட்டு இந்த company ல எப்படி culture லாம் எப்படி இருக்கு plus இங்க எப்படியெல்லாம் policy இருக்கு இதெல்லாம் work பண்ணனுன்னு நினைக்கிறோம் அதனால இங்க shift ஆகலாம்னு இருக்கோம் அந்த மாதிரி வேணா சொல்லலாம்

ஆஹ் நம்ம சொல்ற answer அவங்களுக்கு வந்து okay ன்னு படணும் அந்த இடத்துல ஆமா நம்ம சொல்ற answer வந்து அவங்களுக்கு அஹ் இவங்க இந்த வேலைக்கு suit ஆவாங்க உம் இவங்களால இந்த work அ பண்ண முடியும் அப்ப்டின்னு அவங்க வந்துட்டு நம்புனாங்கன்னா ஆஹ் okay அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவங்களோட salary package வச்சுருப்பாங்கல்ல

இப்போ வந்துட்டு இந்த இவ்வளோ

இருக்கு இந்த field ல இருக்குன்னா இவ்வளோ salary package வச்சுருப்பங்க அந்த இதுக்கு நம்ம correct ஆ suit ஆ இருந்தோம்னா நம்ப அவங்களுக்கு okay வா இருந்தா எடுத்துக்குவாங்க

so அதனால வந்துட்டு அந்த மாதிரின்னு சில பேர எடுக்க மாட்டாங்க ஆஹ் ஆமா ஆமா interview attend பண்ணா எப் எவ்வளோ நாள்ல result சொல்லுவாங்க most ஆ

அது ஒவ்வொரு company அ பொருத்து இருக்கும் ஒருசில company one week லயே சொல்லிருவாங்க ஏனா அவங்களுக்கு வந்துட்டு ஆள் ஒ உடனே தேவைப்பட்றவங்களா இருப்பாங்க

அஹ் ஆள் உடனே project க்கு எடுக்க தேவைப்பட்றதா இருந்தா உடனே one week ல சொல்லிட்டு one month gap இருக்கும் அவங்களுக்கு interview முடிஞ்சு one month ல அவங்க வந்து இந்த company ல resign பண்ணிட்டு அந்த company ல join பண்ணுறதுக்கு முப்பது நாள் time குடுப்பாங்க

அஹ் வேற company க்கு போற மாதிரி இருக்கும்

அஹ் அந்த மாதிரி இருக்கும் ஆனா வந்துட்டு mostly ஒ one week ல சொல்லுவாங்க ஒவ்வொரு company எல்லாம் fifteen days ஆகும்

இந்த மாதிரி ஆகும் fifteen days ஆகும் அதுக்கு மேல ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதான் அது manufacturing தான் இந்த மாதிரி இருக்கு ஆனா IT ல ரொம்ப late பண்ணுவாங்க போல

manufacturing வந்துட்டு உடனே டக்குனு எடுத்துக்குவாங்க ஏனா அவங்களுக்கு உடனே வந்துட்டு work start ஆகணும்ல

manufacturing னா உடனே ஆள் வந்துட்டு work start பண்ணிடணும்

ஆமா அவங்க அது ஒரு இது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இது scheme period மாதிரி அந்த rules படிதான் follow பண்ணுவாங்க போல இந்த இதுல இந்த time ல இப்போ இது சொல்லணும் அப்படின்ற மாதிரி

அது process ஏ ஒரு ஆறு மாசம் இழுத்துரும் போல வேலை apply பண்ணி கிடைச்சு போறதுக்குள்ள ஆமா ஆமா time எடுத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏன்னா சில பேர் வந்துட்டு interview பண்ணுறப்போ வந்துட்டு அஹ் அவங்க interview பண்ணும்போது நல்ல குவ இவங்க கேக்குறதுக்கெல்லாம் நல்ல correct ஆ சொல்லுறாங்க நம்மளுக்கு suit ஆகிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்களோட vacancy கம்மியா இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கே இந்த campus கு லாம் போய் interview எடுக்குறாங்க பாரு

exam லாம் முடிஞ்ச உடனே interview எல்லாம் attend பண்ணி okay ன்னா நம்ம போயிட்டு sem முடிஞ்ச உடனே join பண்ணிக்கலாம்

ஏன்னா வந்து வெளில attend பண்ணாதான் ரொம்ப நாள் எடுக்குது அவங்களுக்கு ஆமா IT field எடுத்தா ரொம்ப நாள் ஆகும் அதே ஒரு சில company சீக்கிரம் இதுபண்ணிருவாங்க ஒருசில இதுக்குதான் late ஆகுது

இந்த process ஏ ரொம்ப length ஆ போகுது இந்த இதே உம் ஆமா HR HR first இது பண்ணுவாங்க written exam உ HR உ technical உ

ஆமா நானும் இதுவரைக்கும் attend பண்ண எல்லா interview லயுமே written ஒண்ணு இருக்கு அதுக்கு அப்பறமேட்டு அஹ்

இன்னும் எல்லாரு கூடையும் பேசுனாதான் தெரியுது interview ல ஒவ்வொருத்தவங்க எப்படி எப்படியெல்லாம் question கேக்குறாங்க

ஆமா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூட இருக்குறதில்லை இப்போ நாம ஒண்ணு இருக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இன்னோருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுது ஒரே interview க்கு தான் போறோம்

ஆனா அது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு இன்னோருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குற மாதிரி ஆமா சரி okay பார்கவி

உம் உம் மறுபடியும் பாக்கலாம் bye

உம்